yes கொடுங்க. இல்லைன்னா no கொடுத்துருங்க இதுவே minor ஆ இருந்தா, அப்பா இல்ல அம்மா வந்து goverment servant ஆ இருந்தா yes கொடுத்துருங்க. இல்லைன்னா no கொடுத்துருங்க so education qualification கொடுத்துருங்க. aadhar number இருந்துச்சு அப்படின்னா, aadhar number அ இங்க type பண்ணுங்க. இல்ல அப்படின்னா save my detail கொடுத்துருங்க கொடுத்துட்டு next கொடுத்துருங்க.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

present residential address உ உங்களோட door number ரும் street name மும் இங்க கொடுத்துருங்க. so உங்களோட village அ இங்க கொடுத்துருங்க.

so கோயம்பத்தூர் rural கொடுத்துட்டு, உங்களோட area இதுல வருதான்னு பாருங்க. வந்துச்சுன்னா, அதை கொடுத்துக்கொங்க சும்மா mobile number email ID enter பண்ணிருங்க.

emerency contact ல உங்களோட relative name ம் address ம் fill பண்ணிருங்க. அவங்களோட mobile number enter பண்ணிக்கோங்க. so previous passport details எல்லாத்துக்கும் no கொடுத்துருங்க. இங்க வந்து details not available கொடுத்துருங்க. have you ever applied for passport but not issued நீங்க yes கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி apply பண்ண file number date of applying passport office எல்லாமே fill பண்ணணும். இப்போ தான் நீங்க first time apply பண்றீங்க அப்படின்னா, இங்க no கொடுத்துட்டு, next கொடுத்துருங்க. so other details எல்லாமே maximum no கொடுத்துருங்க. so உங்களோட passport preview இந்த page ல வரும். இதுல வந்து உங்க name given name father name address எல்லாமே, check பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் உங்க passport ல print ஆகும்.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 மூணு document அ எடுத்துட்டு போகணும் so நீங்க passport office க்கு மூணு document எடுத்துட்டு போகணும். அதுல இந்த present address ம் proof of birth ம் include ஆகும் SMS service க்கு, நீங்க அங்க fifty rupees pay பண்ணணும் உங்களுக்கு வந்து passport ஓட status வந்துட்டு உங்களுக்கு message வரும். இங்க கொடுத்துட்டு i agree கொடுத்துட்டு save my detail கொடுத்துருங்க. so கொடுத்துட்டு உங்களோட preview application form அ click பண்ணிட்டு, உங்க application ன ஒரு time preview பாத்துக்கோங்க details எல்லாமே correct ஆ இருக்கா, அப்படிங்குறதை check பண்ணிக்கோங்க. check பண்ணிட்டு submit பண்ணிருங்க once submit பண்ணிட்டீங்க அப்படின்னா,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 new saved or submitted application அ click பண்ணிட்டு, உங்களோட application reference number அ select பண்ணிக்கோங்க. இங்க வந்து payment and appointment க்குல்ல, இதை click பண்ணிக்கோங்க. இதுல pay and schedule appointment இதை click பண்ணிக்கோங்க. so இது வந்து online payment so உங்களோட nearby என்ன இருக்கோ, அதை கொடுத்துக்கோங்க regional passport office ன்னா regional passport office கொடுத்துருங்க. இல்ல passport சேவா கேந்த்ரான்னா அதை கொடுத்துருங்க. so service not available ன்னு வருது அப்படின்னா, இங்க appointment avaliablity இருக்கும். so PSK கோயம்புத்தூர். அதை கொடுத்துகோங்க. next கொடுத்திருங்க. so இங்க starting ல சொன்ன மாதிரி, இங்க total fee வந்து three thousand five hundred நீங்க online ல thousand five hundred rupees pay பண்ணணும். இந்த green date ல, உங்களுக்கு எந்த date வேணுமோ, அந்த date அ நீங்க click பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு pay and book appointment கொடுத்துருங்க. உங்களுக்கு payment page open ஆகும் net banking ஓ இல்ல credit card ஓ நீங்க online ல payment பண்ணிருங்க payment பண்ணிட்டு application receipt ம், அந்த மூணு documents ம் எடுத்துட்டு, நீங்க passport சேவா கேந்த்ராவுக்கு அந்த date ல போங்க. அங்க வந்துட்டு உங்களுக்கு document verify பண்ணிட்டு accept பண்ணதுக்கு அப்பறம், நீங்க அந்த two thousand rupees நீங்க pay பண்ணணும் pay பண்றீங்க அப்படின்னா one to three days ல உங்களுக்கு passport வந்துரும். அதுக்கு அப்பறம் post police verification வந்து intiate ஆகும். so once நீங்க submit பண்ணதுக்கு அப்பறம், நீங்க passport office க்கு போயிட்டு வந்தத்துக்கு அப்பறம் view saved submitted application அ click பண்ணிக்கோங்க. click பண்ணிட்டு, உங்களோட ARN number அ click பண்ணிக்கோங்க click பண்ணிட்டு உங்களோட track application status இருக்கும். இதை click பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட application status வந்து நீங்க பாத்துக்கலாம். so இந்த video உங்களுக்கு useful ஆ இருந்துச்சு அப்படின்னா like பண்ணுங்க. உங்க friends க்கு share பண்ணுங்க. உங்களுக்கு எதாச்சும் doubts இருந்துச்சு அப்படின்னா comment ல type பண்ணுங்க. நான் உங்களுக்கு reply பண்றேன். Thanks for watching hai this is கலைசெல்வி நான் இப்போ பேசபோற topic பாத்திங்கனா jobs பத்தி பேசபோறேன். jobs வந்து நிறைய பேரு work பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப after covid க்கு அப்புறம், பாத்திங்கனா work from home based job வந்து அதிகமா ஆஹ் பேசபடுது அது தான் வந்து கொ கொரனாவுக்கு முன்னாடியே வந்து, ஆஹ் வீட்டுலேந்து வேலைபாக்குற வந்து கம்மியாதா இருந்துச்சு சும்மா என்னான்னு பத்திங்கான வீட்டுலேந்து வேல பாக்குறதுனா அப்டி பாத்திங்கனாக்க வந்து, ஒரு packing பன்றது அத மாதிரி இருந்துச்சி. ஆனா இப்ப, கொரனாவுக்கு அப்புறம் கொரனா period லையுமே வந்து ஆஹ் வீட்டுலேந்து வேல பாக்கு system use பண்ணி, அதாவது computer இல்ல laptop use பண்ணி, வீட்டுலேந்து வேல பாக்குறவங்கலோட எண்ணிக்கை அதிகமாச்சி. ஹம் அதனால வந்து free lancer use பண்ணி free lancer use பண்ணி நெறைய projects எடுக்குறாங்க இப்பையும், ஹம் ஆஹ் அதனால தான் நானும் ஹம் free lancer அந்த circle ல தான் நானும் இருக்குறே ஹம் work from homebased job பாத்திங்கனா வந்து எல்லாருக்குமே comfortable லா இருக்கும். ஆஹ் அது வந்து எல்லாருக்கும் suitable தான் அது நம்ம வீட்டு வேலையும் இப்ப house wife னா பாத்திங்கனா நம்ம வீட்டு வேலையும் பாத்திக்கிட்டு, ஆஹ் further ரா நம்ம இந்த work க்கு வந்து எந்த டையத்துல வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். என்னோட ஆஹ் இது வந்து பாத்திங்கனா அப்டிதான் இருக்கு. work from home ல வந்து,

அவங்க அவங்கள்ளு வந்து கொரான period ல வீட் வீடுலேந்து வேல இருந்துச்சி. அவங்களுக்க jobs வந்து கெடச்சிது. செம்ம பேர department ல இருக்குறவுங்க வந்து ஹம் company க்கு போயி வேல செய்றவங்களுக்கு அப்டின்றது பச்சத்துல வந்து இந்த கொரான period ல கெடைக்கல, work அப்போதிக்கு வந்து அவுங்களுக்கு வந்து salary வந்து கெடைக்கல.

jobs வந்து secure ரா இல்ல கொரானா சமயத்துல வந்து system ஸ் IT ல வேல பாக்குறவுங்க அவங்க வந்து, online யே வேல பாக்கலாம். அந்த situation வா வந்தப்ப ஆஹ் free lancer அந்த இதுலையும் ஒரு option அந்த இதுலையும் பன்றவுங்க work பன்றவங்க வந்து கொஞ்ச safety யா இருந்தாங்க.

போறது வந்து online ல நடக்குறது அப்டின்றததால online platform எந்த platform suitable லான trusted platform ல வந்து நம்ம வந்து register பண்ணிட்டு work பண்ண ஆரம்பிச்சோ அப்டினாக்க, அவங்களுக்கு automatic க்கா அந்த per day ல போடுவங்களா? salary போறவங்கள website இருக்கு ஹம் weekwise salary போறவுங்க website இருக்கு. ஆஹ் இல்ல எனக்கு comfortable ல இல்ல monthlysalary இப்ப person மாதிரி மாசம் மாசம் போடுறவங்களோட போடுறாங்கள first ஒண்ணாந்தேதி ஆனோன salary போடுறாங்கள அத மாதிரியும் platforms லா இருக்குது அத வந்து நம்ம வந்து trusted ஆன ஒரு platform ல போயிட்டு நம்ம வந்து work பன்னோன்னா, நம்மளுக்கு jobs secure ஆ இருக்கும். நம்மளோட, ஹம் job secure இருக்கும். அதுவும் இல்லாம, நம்மளோட ஹம் work வந்து தேவையில்லாம. ஹம் unwanted ஆ வந்து மத்தவங்க use பண்ற மாதிரி இருக்க ஏன்னா நானு ஹம் starting ல நானுமே வந்து comfortable லா இல்ல ஹம் அதாவுது கொரோனவுக்கு முன்னாடி நிறைய fake state லா இருந்துச்சி அதுலுயிமே வந்து work பண்ணிட்டு இருக்கோணு தனியா

ஹம் work வாங்கிகிட்டு ஒரு five thousands வந்து pay பண்ணுங்க. நாங்க வந்து thirty thousands சேத்தே நாங்க வந்து போட்டு விட்டோம். அது மாதிரி வந்து fake அ நிறைய பேர் வந்து, ஹம் ஹம் கிளம்பிட்டாங்க அதுக்கு முண்டி நெறைய இருந்துச்சி இப்ப அந்த இதுவும் இருக்கும் அந்த விஷயம் வந்து நான் work from. அப்போ based job ல நான் அதையும் இருக்கு ஆனா அதா நாம வந்து, correct ன்னா இத பாத்து correct இருக்குறதா பாத்து எடுக்கணும். அதா truseted ஆ நம்பிக்கைக்குரிய company யா இது இத வந்து website portal வந்து, நம்பிக்கைக்குரியதா அப்டின்னு சொல்லிட்டு உங்க friends circle லா விசாரிச்சிட்டு அண்ணைக்கு potel register பண்ணிட்டு நம்ம வந்து jobs வந்து இதுபண்ணனும் work பண்ண start பண்ணனும். நல்ல விசாரிச்சிட்டு தான் join பண்ணனும் ஹம் அதுக்கு அப்புறம் ஹம் இது வந்து ஹம் work from home இது வந்து house wife வேலை பாக்கணும். students வந்து,

ரொம்ப easy யான jobs யே நெறைய available தான் இருக்குது ஆனா நம்ம ஹம் trusted ஆனா ஒரு potel வந்து நமக்கு கிடைக்க அது தான் வந்து கஷ்டம். அது மட்டும் எல்லாம் correct அ எடுத்துடோ அப்டினாக்க நம்ம வந்து நல்லா ஹம் life வந்து run பண்ணலாம். ஹம் salary நமக்கு வந்து correct வரும்.

ஹம் ஆஹ் அதுக்கு அப்புறம் company வந்து normal லா பாத்திங்கனா வந்து, ஹம் company ல வேலை பாக்குறவங்க வந்து ஒரு வருஷம் ஒரு company ல இருப்பாங்க. இந்நோ ஒரு ரெண்டு வருஷம் வேலை பாப் பாப்பாங்க ஒரு அடுத்ததுல அடுத்து வேற company க்கு shift பண்ணிடுவாங்க. ஹம் அதுல வந்து அது மாதிரி issues வந்து இதுல இருக்காது இந்த work from home ல, அப்டி அவுங்க வந்து project எடுக்குறப்ப ஹம் நமக்கு correct னா payment குடு கொடுத்துட்டாங்க அப்டினாக்க, continious நம்ம நம்ம வந்து அவுங்க நம்பிக்கை நம்பிக்கை குரியவுங்க நம்பளும் ஆய்டுவோ

ஹம் work கொடுக்குறப்ப அவுங்க project எடுக்குறப்ப நம்மளுக்கு வந்து prefare பண்ணுவாங்க. ஆனா, correct அ நம்ம work பன்றோங்க அந்த on tite ல வந்து ஹம் நம்ம delivery பண்ணனும் ஹம் night க்குள்ள submit பண்ணும் அப்டி சொல்லிடுவாங்க நம்மளும் night க்குள்ள வந்து அந்த work வந்து complete பண்ணிடனும். அதே எந்த நேரத்துல வேனாலும் நம்ம ஒக்காந்து பண்ணலாம். work from home ன்னா ஆனா வந்து பண்ணிட்டா return கொடுத்துட்டாங்க அப்டினாக்க அந்த இதுக்குலா நம்ம வந்து personal work வந்து relive ஆகி அதே அந்த டைத்துக்குள்ள ஹம் கொடுத்துட்டோ அப்டின்னாக்க இப்போமா அடுத்து அடுத்து project வந்து ஹம் நம்மள வந்து sure பண்ணுவாங்க கூப்டுவாங்க. ஹம் என்ன பொருத்தரைக்கும் பாத்திங்கனாக்க வந்து ஹம் நான் free lanch வந்து கம்மியான செலவு அப்டின்றாங்க work from home குடுத்துட்டு job ல work பண்ணிட்டு இருக்குறவுங்களுக்கு இது நல்ல platform அஹ் free launce அதுவே நம்ம வந்து correct ஆனா ஒரு portel கிடைக்கணும் company கிடைக்கணும். அது மட்டுமில்லாம correct பாத்து எடுத்துட்டோம். ஒரு அப்டினாக்க நாம வந்து நல்லா shine ஆகலா life ல. ஹம் ஆஹ் regular அ போறவுங்களுக்கு அப்டின்னு பாத்திங்கனா, அது வந்து ஹம் company போய் மாறி மாரிட்டறத இப்போ எல்லா அதில பாத்திங்கனா இப்போ உள்ள சூழ்நிலையில, company மாறிட்ட இருந்தநால அவங்களோட salary increase ஆகுது அப்டி இன்றதால, regular ஆ போறவுங்களுக்கு company ளே வேலை பாக்குறவங்குளுக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவ மாறனும் அப்டினாக்க regular ஆ normal life ல run பன்றவுங்களுக்கு அது okay கம்மியான salary வேணும் நாளைக்கு போக முடியாது அப்டிங்கற அவுங்களுக்கு suitable வந்து கண்டிப்பா work from home related ஆனா job தான். எங்கள மாறி உள்ளவங்க married person க்கு வந்து work from home correct இருக்கும். ரொம்ப thank இத கேட்டதுக்கு next பாக்கலாம், Bye. hello

டேய் எப்டிரா நல்லா இருக்கியாடா

நல்லா இருக்கேன் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா ஆஹ் நல்லா இருக்காங்க, உங்க வீட்டுல எல்லாரும் அம்மா அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா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 ஏதோ போயிட்டிருக்கு college இப்பதான் போயிட்டு வந்தேன், வீட்டுல இருக்கேன் சரி சரி வேலைக்கு எத்தன மணிக்கு போவ

okay okay தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்களா ஆஹ் school க்கு போயிருக்காங்க

என்ன call பண்றதேயில்லை.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 ஒரு நிமிஷம்

hello சொல்றா அப்துல்லாஹ் ஒரு call ஒண்ணு வந்துச்சு அப்படியா சரி சரி சரி

busy ஆ busy ன்னு சொல்ல முடியாது ஏதோ அப்படியே வேலை போய்க்கிட்டே இருக்கு அப்புறம் உங்க college எல்லாம் எப்படி போயிட்டிருக்கு உங்க college ஐ பத்தி ஒரு news கேள்விப்பட்டேன்

எதோ alumni meeting நடக்குதாம் முன்னாடி இதுக்கு முன்னாடி படிச்சவங்க எல்லாம் சொல்லி வர சொல்லி இருக்காங்க அதை பெரிய level ல பண்ண போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கேள்விப்பட்ட news ஒண்ணு கேள்விப்பட்டேன் ஆமா ஆமா

அடுத்த மாசமா சரி சரி நான் group ல பார்த்த invitation போட்டிருந்தாங்க சரி அதான் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சேன் அப்புறம் college எல்லாம் எப்படி போயிட்டிருக்கு நல்லா இருக்காங்களா college ல இருக்கிறவங்க எல்லாம் ஆஹ் அதெல்லாம் நல்லா நடத்துறாங்க college உம் super ஆ போகுதே சரி சரி principal நான் இருக்கும்போது இருந்தாரே அவர்தான் இருக்காரா ஆமா ஆமா அவர்தான் இருக்காரு சரி சரி இப்ப அவர்தான் வந்து ஏதோ alumni meeting வைக்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லியிருப்பார் போல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 ஆஹ் alumni meeting நடக்குது அப்படின்னு சொல்லி news போட்டிருந்தாங்க ஜமால் காலேஜை பத்தி ஆனா அடிக்கடி வந்து news ல வரும் நான் பார்த்திருக்கேன் இப்ப நான் இன்னைக்கு எதார்த்தமா பார்த்தேன் சும்மா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 ஓ அப்படியா ஆஹ் எல்லாம் news நிறைய பார்ப்பே போல news papper

hello அப்துல்லாஹ் கேக்குதாடா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

அதான் college ல alumni meeting ன்னா முன்னாடி படிச்சவங்களுக்கு மட்டுமா இல்லை உங்களையும் சேர்த்து எதுவும் கூப்பிட்டிருக்காங்களா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 சரி சரி நமக்கு ஏதாச்சும் சின்ன சின்ன work இருந்தா வந்து பசங்களை கூப்பிடுவாங்க மத்தபடி alumni meeting ல வந்து பழைய students சொல்லணும் அப்படிங்கிறதை மட்டும்தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அது ஆமா ஏதோ grand ஆ பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க பாப்போம் போய் நான் நம்மளும் போக வேண்டியதுதான் சும்மா போய், போய் நின்னா நம்ம என்ன கேக்கவா போறாங்க function ன்னா எல்லாம் வரத்தான் செய்வாங்க ஆமா ஆமா பசங்க அது ஏன் வந்தீங்க அப்படி எல்லாம் கேட்க போறாங்க அதை ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம college அதைப் பத்தி எல்லாம் எதுவுமே கேட்கவே மாட்டாங்க அதுல மட்டும்தான் கொஞ்சம் jolly ஆ இருக்கும்

ஆஹ் பாத்தேன் பாத்தேன் ஆஹ் நிறைய newspaper லாம் பார்ப்பே போல நீ ஆமா நான் சும்மா daily யுமே பார்ப்பேன் அதுல newspaper பார்த்ததை விட இந்த phone ல status போடுறாங்க இவரு பிரபாகரன் இருக்காருல்ல தமிழர் விடுதலைக்காக ஏதோ போராளி அப்படின்னு சொல்லிட்டு அவர்தான் இறந்துட்டாங்க அப்படின்னு இத்தனை வருஷமா சொல்லிடிருந்தாங்க இப்ப என்னமோ திரும்ப உயிரோடதான் இருக்காரு வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு பேச்சு வார்த்தை நடந்துட்டு இருக்கு அதை பத்தி எனக்கு எதாவது தெரியுமா அதைப்பத்தி நான் ஒண்ணும் பார்க்கலை அது நான் வந்து news பார்த்தேன் இந்த மாதிரி என்ன சொல்றது முந்தா நேத்து கூட ஒரு திருச்சியில ஒரு கொலை நடந்துச்சு அது தெரியுமா எந்த area டா கொலை நடந்திடுச்சா எங்க area க்கு பின்னாடி தான் தென்னூர் side ஓ சரி சரி ஏன் என்னாச்சு கொலை நடக்கிற அளவுக்கு அப்படி என்ன பண்ணானுங்க rowdy பசங்க அதன் இந்த விஜய்ன்னு ஒருத்தனை போட்டு பத்து பேர் போட்டு வெட்டிட்டாங்க அவங்க area விலேயே புகுந்து ஆமா ஆமா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து நிறைய நடக்குது இப்ப எங்க area ல கூட போன வருஷம் நடந்துச்சு எப்படின்னா வெட்டி அதை அதாவது ஏற்கனவே ஏதோ பிரச்சனை போல அவங்களுக்குள்ள செத்துப்போன பையனுக்கு மூணு பேர் அண்ணன் தம்பி அவங்க அண்ணன் கூட ஏதோ பிரச்சனை போல இவன் கேக்க போயிருப்பான் போல அதனால அந்த எதிர்த்தாப்புல இருந்த எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க வந்து இந்த பையன வந்து வெட்டிக் கொன்னுட்டாங்க கொன்னுட்டா இப்ப இந்த பையனோட அண்ணன் தம்பிங்க இருக்காங்களாம் அவங்க வந்து poster அடிச்சு ஒட்டியிருக்காங்க area ல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 ஆஹ் அதே மாதிரிதான் எங்க area விலயும் அதான் விஜய்ன்றவர்தான் அவனும் நல்லவனும் கிடையாது ஆஹ் எப்படி சொல்றது அவன் வந்து இப்போ குடிச்சிட்டு படுத்து இருப்பாங்களாம் ரோட்ல அவங்கள்ட்ட போய் பணத்தை அடிச்சு புடுங்கிறது வயசானவங்ககிட்ட வம்பிழுக்கிறது வயசானவங்ககிட்ட மட்டும் கிடையாது சின்ன பசங்ககிட்ட அந்த மாதிரி சண்டை, வெட்டு, குத்து, கொலை, இந்த உழைச்சு சம்பாதிக்கிறதை தவிர மத்த எல்லா வேலையும் பார்ப்பான் அவனும் நல்லவன் கிடையாது எங்க area வுக்கும் வருவான் மாட்னா கையில கத்தி ஏதாச்சும் வச்சிருப்பான் ஆனா இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டிருந்தான் ஆனா பார்த்து போட்டுட்டாங்க ஆமாம் ஆமா ஆமா கண்டிப்பா இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும் எப்படின்னா நான் இப்ப வந்து உனக்கு தில் இருக்கு அப்படின்னா அது எதுக்கு தேவையோ அதுக்கு பயன்படுத்தணும் சும்மா நானும் வெட்டுவேன் குத்துவேன்ட்டு போயிட்டு குத்திட்டு பண்ணான் இப்ப அடுத்து அவன் என்ன பண்ணுவான் நானும் செய்வேன்னு சொல்லிட்டு அவனும் திரும்ப சொல்லுவான் பழிக்கு பழிக்கு வாங்கி வாங்கி அது வந்து பெருசா பெரிய level ல போயிட்டு வெட்டு குத்து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

அங்க அதிகமா இந்த மாதிரி drugs, drug addicts என்னா இந்த மாதிரி குத்து, வெட்டு, குத்து, கொலை, robbery இந்த மாதிரி அதிகமா ந~ நடக்குற area இப்ப நம்ம area லயும் சண்டை நடக்கும் நம்ம area விலேயும் இந்த மாதிரி இருப்பாங்க ஆனா வெளியிலே காட்டிக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது இப்போ drug addicts னும் இருப்பாங்க ஆனா வீட்டிலே இருக்கிறது தெரியாது அந்த மாதிரி இருப்பாங்க ஆனா அங்கே போனோம்னு வைங்களேன் போற வழியில எல்லாம் பத்து பேரு வழியிலேயே படுத்திருப்பாங்க இந்த மாதிரி வெளிப்படையா தெரியும் hello

hello hello கேக்குதா

அப்படியா network problem இங்க ஆமா சரி சரி இல்ல அது வந்து இப்ப உங்க area ல உங்க area லன்னு சொல்லிட்டு இருக்கியே நீ இருக்கிறது ஒண்ணும் பயம் இல்ல இல்ல நீ யார்கிட்டயும் பேச்செல்லாம் வச்சுக்காத ரொம்ப அந்த மாதிரி பசங்களோட எல்லாம் சேராதே நமக்கு வந்து சும்மா நம்ம எதார்த்தமா தான் கூட போவோம் நம்ம அதுல எதுவும் பண்ண போறது இல்ல இருந்தாலுமே அதனால நம்ம side வந்து problem ஆகும் நிறையா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

அதுதான் அந்த மாதிரி இப்ப வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற பகையை வெட்ட தீர்க்கப் போக அம்மா, பெரியவங்க இல்ல குழந்தைங்க அவங்களை மாதிரி எல்லாம் பாதிக்கப்படுவாங்கல்ல அதெல்லாம் வந்து அவங்களுக்கு புரியாது அவங்களுக்கு வந்து எப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அந்த area க்கு வந்து பெரிய ஆளு rowdy ஆஹ் அப்படிங்கிறதை வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த வேலை எல்லாம் செய்வாங்க நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் அதை ஆமா ஆமா இப்போ ஆஹ் அந்த area வே ரொம்ப மோசமான area அப்படித்தான் அடிக்கடியா இந்த மாதிரியும் கிடக்கும் இப்போ அவன் இறந்தான்ல அவனுக்கு வந்து மூணு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க அவன்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 நேத்து பார்க்கிறேன் துப்பாக்கி வச்சிட்டு சுத்தறான் original துப்பாக்கி என்ன illegal illegal license without license, illegal துப்பாக்கி வச்சிட்டு சுத்தறான் எங்க அண்ணனை போட்டவன் இவன்தான் இவனை போடணும், வெட்டணும், குத்தணும், அப்படின்னு சொல்லிட்டு போறான்

licence ஏ இல்லாம ஆஹ் வச்சிட்டு சுத்தறான் அஹ் தைரியமா சுத்தறான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது கவனமா நம்மதான் பாத்து இருந்துக்கணும்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 பொம்மை துப்பாக்கியா நிஜத் துப்பாக்கிதான் பொம்மை துப்பாக்கியா அவனுக்கு அவனே ஒரு rowdy பொம்மை துப்பாக்கியா வச்சிருப்பான் original துப்பாக்கி வச்சிருக்கான் அவன் என்ன போன மாசம் அவன செஞ்சாங்களா இந்த மாதிரி அந்த பத்து பேரிலே ஒருத்தன் அவன வந்த அவங்க இப்பவே வெட்டுனாங்கல்ல ஆஹ் அந்த பசங்க அவங்க அவங்க வந்து இப்ப ஒரு பையனை போட்டாங்க மிச்சம் ஒன்பது பேரு வெறி கொண்டு தேடிட்டிருக்காங்க

hello

ஆஹ் சொல்லு அப்துல்லாஹ் கேக்குதா உனக்கு

அந்த கூட்டத்துல இருந்து இப்போ இவனை ஒருத்தன் அவங்க வந்து இவனை வெட்டிட்டாங்க என்ன ஆஹ் இந்த மாதிரி நடக்குது இப்படியே மாறி மாறி நடக்கும்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 இது எல்லாம் நடக்கிறதுதான் இது மட்டுமா நடக்குது இன்னும் என்னென்னலாம் case வந்து daily புதுசு புதுசாலாம் நடக்குது வட நாட்டுல நரபலி குடுக்குறாங்கல்ல நரபலின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு நரபலின்னா என்னது சொல்லுங்க ஆஹ் மூடநம்பிக்கைக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பிள்ளைங்களையே வந்து பலி கொடுப்பாங்க அதாவது இந்த அமாவாசை, பௌர்ணமி அந்த time ல வந்து பலி கொடுத்தோம் அப்படின்னா உங்க பிள்ளைங்களை வந்து நீங்க பலி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நிறைய உங்களுக்கு சொத்தெல்லாம் கிடைக்கும் அந்த பிள்ளை வந்து திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படியே அந்த சொத்தே கிடைச்சாலுமே பிள்ளை இப்படி திரும்ப கிடைக்கும் உயிர் போனா ஒரு தடவை போனா எதுனா அது கிடைக்கவே கிடைக்காது இல்லை அதெல்லாம் நம்பிட்டு வந்து நரபலி கொடுக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க மூட நம்பிக்கையில மூழ்கி அதை பண்ணி இப்ப மஹாராஷ்டிரா side வந்து அது மாதிரி ஒரு அம்மா அப்பா வந்து பிடிச்சாங்க பிள்ளையை நரபலி கொடுக்க போகும்போது வந்து பிடிச்சு அவங்களை வந்து case ல தூக்கி உள்ள போட்டுட்டாங்க என்னன்னா அவங்க வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க அதை full ஆ அதை மூடநம்பிக்கையை நம்பி நம்பி மனநலம் பாதிக்கப்பட்டிருச்சு அவங்களுக்கு அதனாலே வந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் நரபலி ஆமா ஆமா இப்போ ஆடு, மாடு அது அதை கொடுத்துட்டிருந்தாங்க அதுவே உயிரை கொல்றது பாவம் பாவச்செயல் அதுக்கே வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இப்ப மனுஷங்களை கொல்லவே ஆரம்பிச்சுட்டாங்களா எப்படிதான்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 பெரிய மனுஷங்களையும் பலி குடுக்கறாங்க இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம ஒண்ணும் இல்ல அவங்களுக்கே தெரியாம பலி குடுத்திடறாங்க அதை நம்புறாங்க இந்த மாதிரி குடுத்தா நம்மளுக்கு நல்லது நடக்கும் ஒரு உயிரை கொன்னு எப்படி இது சாத்தியமாகும் இது எப்படி எப்படி அவங்க நம்புறாங்க ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அது வந்து நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அது வந்து எதுவுமே வந்து மாத்தவே முடியாது நீ இல்லவே இல்லைன்னு சொன்னாலும் அவங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இதுலயே வந்து செய்வாங்க அவங்க எப்படின்னா அதை நம்பி நம்பி அவங்களுக்குள்ள வந்து அந்த மூட நம்பிக்கை வந்து மூழ்கிருச்சு இவங்க எல்லாம் சரியா இருந்தாலுமே அந்த மூட நம்பிக்கை வந்து அவங்களை மாத்துது அந்த அளவுக்கு வந்து மாறிட்டாங்க அதெல்லாம் இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப இன்னைக்கு வந்து news ல வந்து newspaper ல இருந்து போட்டிருந்தாங்க current bill அட்டை இருக்குல்ல